ஐஎஃப் ஸ்டேட்மெண்ட் குரித்த ஸ்போக்கன் டுடோரியலுக்கு நல்வரவு
கோடு எழுதி இருந்தால் ஐஎஃப் ஸ்டேட்மெண்ட் ஐ சந்தித்து இருப்பீர்கள்
அது பிஎச்பி இலும் அதிக வித்தியாசம் இல்லை
ஒன்றை இப்போது எக்ஸிக்யூட் செய்து காட்டுகிறேன்
ஆகவே ஆரம்பிக்கலாம் ஐஎஃப் ஸ்டேட்மெண்ட் பற்றி சுருக்கமாக பார்க்கலாம்
அது ஒரு கண்டிஷன் ஐ ஏற்கிறது
கண்டிஷன் ட்ரூ எனில் அது ஒரு பத் ஒஃப் கோடு ஐ எக்ஸிக்யூட் செய்கிறது
பால்சே எனில்
இன்னொரு பத் ஒஃப் கோடு ஐ
எக்ஸிக்யூட் செய்கிறது
உதாரணமாக இதுதான் ஸ்ட்ரக்சர்
ஐஎஃப் பிராக்கெட் க்குள் கண்டிஷன் இருக்கிறது 1 ஈக்வல்ஸ் 1 ஆ என்று பார்க்க
இங்கே டபிள் எக்குவல் டோ சிக்ன் ஐ பயன்படுத்துகிறேன்
இது கம்பரிசன் ஆப்பரேட்டர்
இந்த ஆப்பரேட்டர்ஸ் ஐ இன்னொரு டியூட்டோரியல் இல் கற்கலாம்
இது ஈக்வல்ஸ் இல்லாவிட்டாலும் இஸ் எக்குவல் டோ என்றே படிக்கப்படுகிறது
வேரியபிள் களை பயன்படுத்தும் போது
அவற்றை கம்பேர் செய்ய டபிள் எக்குவல் டோ ஐ பயன்படுத்தலாம்
ட்ரூ பத் க்கு போக ட்வோ கர்லி பிராக்கெட்ஸ் ஐ பயன்படுத்தலாம்
அப்படி ஒன்றை திறக்கப்போகிறோம்
பிராக்கெட் களுக்குள் நமது கோடு போகும்
அது நோட் ட்ரூ என்றால் நாம் எல்சே என்போம்
அதே ஸ்ட்ரக்சர் ஆகவே ட்வோ கர்லி பிராக்கெட்ஸ்
உதாரணமாக ஐஎஃப் 1 ஈக்வல்ஸ் 1 சொல்வது எச்சோ ட்ரூ
ஐஎஃப் 1 இஸ் நோட் எக்குவல் 1 நம் பைல் ஐ இயக்கும்போது பெற வேண்டியது பால்சே
1 இஸ் எக்குவல் டோ 1 என்பதால் நம் பைல் ஐ இயக்கும்போது பெறுவது ட்ரூ இதை மாற்றலாம் ஐஎஃப் 1 ஈக்வல்ஸ் 2 அது தவற பின் பெற வேண்டியது பால்சே
எளிய புரோகிராம் ஐ உருவாக்கிவிட்டோம்
அது ஒரு நம்பர் ஈக்வல்ஸ் இன்னொரு நம்பர் ஆ என்று சோதிக்கிறது
புரோகிராம் க்கு இது சிறுபிள்ளைத்தனமான அப்ளிகேஷன் தான்
கொஞ்சம் மேலே சேர்க்கிறேன்
பாஸ்வேர்ட் ஆக்செஸ் க்கு புரோகிராம் உருவாக்குகிறேன்
பாஸ்வேர்ட் ஐ ஒரு வேரியபிள் இல் ஸ்டோர் செய்கிறேன்
பாஸ்வேர்ட் ஏபிசி என்போம்
ஐஎஃப் பங்ஷன் இல் நான் ஒரு வேரியபிள் ஐ சேர்க்கிறேன்
ஐஎஃப் பாஸ்வேர்ட் double ஈக்வல்ஸ் டெஃப் என நினைவு கொள்ளவும்
மேலும் சொல்வது ஆக்செஸ் கிரான்டட் சோரி ஒரு தவறு செய்துவிட்டேன்
டெஃப் என்பது பயனரை கேட்க வேண்டிய பாஸ்வேர்ட்
ஏபிசி என்பது சிஸ்டம் இல் உள்ளிடும் பாஸ்வேர்ட்
அது டெஃப் க்கு சமமில்லாவிட்டால் ஆக்செஸ் டினைட் என்பேன்
உள்ளிடும் பாஸ்வேர்ட் ஏபிசி
இந்த பாஸ்வேர்ட் ஐ டெஃப் என்னும் சேமித்த பாஸ்வேர்ட் உடன் ஒப்பிடுவோம்
இது ஈக்வல்ஸ் டெஃப் எனில் ஆக்செஸ் கிரான்டட் என்போம்
இல்லையெனில் ஆக்செஸ் டினைட்
இதை முயற்சி செய்யலாம்
ஆக்செஸ் டினைட்
ஏனெனில் பாஸ்வேர்டுகள் மேட்ச் ஆகவில்லை
அதன் அடிப்படையில் இங்கே ஒரு வேரியபிள் ஐ சேர்த்து இருக்கிறேன்
இதை டெஃப் என மாற்றினால் ஆக்செஸ் கிரான்டட் ஐ பெறுவோம்
ஏனெனில் இங்கே ஒரு ஒனே லைன் ஒஃப் கோடு மேலும் இன்னொன்று இங்கே உள்ளது
கர்லி பிராக்கெட்ஸ் ஐ நீக்கிவிடலாம்
இது இன்னும் தெளிவாக இருப்பதாக தோன்றுகிறது
இது போன்ற சிம்பிள் ஐஎஃப் ஸ்டேட்மெண்ட் களுக்கு
ஒற்றை வரி கோடு க்கு
கர்லி பிராக்கெட்ஸ் சேர்ப்பதில் அர்த்தமில்லை
இந்த லைன் க்கு அடுத்து இன்னொரு லைன் சேர்ப்பதானால் கர்லி பிராக்கெட்ஸ் தேவை
உதாரணமாக புதிய வேரியபிள் ஐ இங்கே அமைக்கலாம்
ஆக்செஸ் ஈக்வல்ஸ் அலோவெட் அடிப்படையில் இது இன்னொரு லைன் ஒஃப் கோடு
ஆனால் இதை மேலும் இயக்கினால் எர்ரர் கிடைக்கிறது
எதிர்பாராத T else ஒன் வரி 8 இல் உள்ளதாக சொல்கிறது
லைன் 8 ஐ கண்டு பிடிக்கலாம்
இதற்கு முன் உள்ள லைன் தான் ப்ராப்ளம்
இதற்காகத்தான்
கர்லி பிராக்கெட்ஸ் ஐ ஒன்றுக்கு மேற்பட்ட கோடு லைன்ஸ் இருந்தால் உள்ளிட வேண்டும்
இதை ரிஃப்ரெஷ் செய்ய ஆக்செஸ் கிரான்ட் ஆகிவிட்டது
இப்போது புதிய வேரியபிள் ஐ சேர்த்திருக்கிறேன் ஆக்செஸ் டோ பே அலோவெட்
இது அதிகம் உதவாது
உங்களுக்கு உதாரணம் காட்டவே செய்தேன்
மேலும் பார்க்கலாம் இது சிங்கில் லைன்
டபிள் லைன்ஸ் உம் உண்டு
மேலும் அவற்றை கலக்க முடியாது
ஒக் ஒரு வேரியபிள் ஐ உருவாக்கிவிட்டேன்
அதை ஐஎஃப் ஸ்டேட்மெண்ட் இல் சேர்த்துவிட்டேன்
இது பயனுள்ளதாக இருந்திருக்கும்
இத்துடன் டுடோரியல் நிறைவடைகிறது
நன்றி